மேனிபுலேட்டிங் ஸ்ட்ரிங்ஸ் குறித்த டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இந்த டுடோரியலின் முடிவில் செய்ய முடிவது ஸ்ட்ரிங்ஸ் ஐ ஸ்லைஸ் செய்வ்வது மற்றும் அவற்றிலிருந்து sub ஸ்ட்ரிங்ஸ் ஐ பெறுவது
ஸ்ட்ரிங்ஸ் ஐ ரிவர்ஸ் செய்வது
ஸ்ட்ரிங்ஸ் இல் கேரக்டர்ஸ் ஐ மற்றுவது
ஸ்ட்ரிங்ஸ் ஐ அப்பர் அல்லது லவர் கேஸ் க்கு கன்வெர்ட் செய்வது
ஒரு லிஸ்ட் ஒஃப் ஸ்ட்ரிங்ஸ் ஐ சேர்ப்பது
இந்த டியூட்டோரியல் ஐ ஆரம்பிக்கும் முன் பின் வரும் டுடோரியல்களை முடிக்கவும்
கெட்டிங் ஸ்டார்ட்டட் வித் ஸ்ட்ரிங்ஸ் கெட்டிங் ஸ்டார்ட்டட் வித் லிஸ்ட்ஸ் மற்றும் பேசிக் டேட்டாடைப்ஸ் ஆண்ட் ஆப்பரேட்டர்ஸ்
ஐபிதான் இன்டர்பிரிட்டர் ஐ இன்வோக் செய்வோம்
கமாண்ட் ப்ராம்ப்ட் இல் டைப் செய்க ஐபிதான் ஒரு எளிய ப்ராப்ளம் ஐ பார்க்கலாம்
எப்படி ஸ்ட்ரிங்ஸ் ஐ ஸ்லைஸ் செய்வது
மற்றும் sub ஸ்ட்ரிங்ஸ் ஐ பெறுவது
வேரியபிள் வீக் இல் வாரத்தின் நாட்கள் அடங்கிய லிஸ்ட் இருப்பதாக கொள்வோம்
வீக் இஸ் எக்வால்ட்டோ வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் இன் டபிள் கோட்ஸ் சுண்டே சுன் பின் காமா மோன் மாண்டே க்கு பின் ட்யூஸ்டே ஆகவே ட்யூ பின் வெட்னஸ்டே தர்ஸ்டே பிரிடே மற்றும் சேட்டர்டே ஒரு எளிய ப்ராப்ளம் ஐ பார்க்கலாம்
ஒரு ஸ்ட்ரிங் ஸ் கொடுக்கப்பட்டது
இந்த ஸ்ட்ரிங் செல்லுபடியாகும் ஒரு நாளின் பெயரா இல்லையா என பார்க்க வேண்டும்
ஸ்ட்ரிங் ஐ சேட்டர்டே என டிஃபைன் செய்வோம்
டைப் செய்க இன் டபிள் கோட்ஸ் சேட்டர்டே ஸ் இஸ் எக்குவல் டோ சேட்டர்டே ஸ் எந்த மாதிரியும் இருக்கலாம்
அதாவது சாட் சேட்டர்டே பின் ஸ் கேப்டியல் ஆ t160 பின் கேப்பிட்டல் ஸ் saturday160 பின் சாட் சென்டர் லெட்டர் இன் கேப்பிட்டல் பின் வோல் சேட்டர்டே இன் கேப்பிட்டல் லெட்டர்ஸ் இப்போதைக்கு ப்ராப்ளம் ஐ ஸ்மால் சாட் மற்றும் ஸ்மால் சேட்டர்டே பார்ம் களுக்கு மட்டுமே ஸால்வ் செய்வோம்
நாம் பார்ம் களுக்கு டியூட்டோரியல் இன் கடைசியில் செய்வோம்
கொடுத்த ஸ்ட்ரிங் இன் முதல் 3 கேரக்டர்ஸ் வேரியபிள் வீக் இல் இருக்கிறதா என சோதிக்க வேண்டும்
எந்தsequence data டைப் களையும் போல ஸ்ட்ரிங்ஸ் களை sub ஸ்ட்ரிங் களாக ஸ்லைஸ் செய்ய முடியும்
ஸ் இன்
முதல் மூன்று கேரக்டர்ஸ் பெற சொல்வது
ஸ் இன் குளோசிங் பிராக்கெட்ஸ் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் 0 கோலோன் 3 பின் என்டர் செய்க
கவனிக்க நாம் ஸ்ட்ரிங் ஐ இண்டெக்ஸ் 0 இலிருந்து இண்டெக்ஸ் 3 வரை ஸ்லைஸ் செய்யும்போது 3 சேர்க்கப்படவில்லை
நமக்கு ஏற்கெனெவே தெரியும் ஸ்ட்ரிங் இன் கடைசி எலிமெண்ட் ஐaccess செய்ய ஸ் வித்தின் பிராக்கெட்ஸ் 1
ஐ பயன்படுத்தலாம்
வீடியோ வை நிறுத்தி பயிற்சியை முடித்த பின் தொடரவும்
ஸ்ட்ரிங் ஸ் இலிருந்து ஆப்டெயின் தே sub ஸ்ட்ரிங் எக்ஸ்க்ளூடிங் தே பிர்ஸ்ட் ஆண்ட் லாஸ்ட் கேரக்டர்ஸ் சொல்யூஷன் க்கு டெர்மினல் க்கு போகலாம்
டைப் செய்க ஸ் இன் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் 1 கோலோன் 1 பின் என்டர் செய்க நாம் ஸ் இன் சப்ஸ்ட்ரிங் ஐ பெறுகிறோம் முதல் மற்றும் கடைசி கேரக்டர்ஸ் இல்லாமல்
இப்போது வேரியபிள் வீக் இல் குறிப்பிட்ட சப்ஸ்ட்ரிங் இருக்கிறதா என சோதிக்க வேண்டும்
நாம் சாட் க்கு சோதிப்போம்
டைப் செய்க ஸ் இன் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் கோலோன் 3 பின் என்டர் செய்க
பின் ஸ் கோலோன் 3 இன் வீக் நமக்கு கிடைக்கும் விடை ட்ரூ
இப்போது கொடுக்கப்பட்ட ஸ்ட்ரிங்
பாலிண்ட்ரோமிக் ஆ இல்லையா என்னும் ப்ராப்ளம் ஐ பார்க்கலாம்
பாலிண்ட்ரோமிக் ஸ்ட்ரிங் என்பது
முன் பின்னாக எழுதினாலும்
மாறாமல் அப்படியே இருக்கும் ஒரு ஸ்ட்ரிங்
இந்த ஸ்ட்ரிங் ஐ பார்க்கலாம் மலையாளம்
ஆகவே ஸ்1 இஸ் எக்குவல் டோ மலையாளம் மலையாளம் டபிள் கோட்ஸ் இல் இருக்க வேண்டும்
இப்போது இந்த ஸ்ட்ரிங் ஐ இதன் ரிவர்ஸ் உடன் ஒப்பிட வேண்டும்
மீண்டும் நாம் பயன்படுத்துவது எல்லா சீக்வென்ஸ் data டைப்ஸ் க்கும் பொதுவான டெக்னிக் அதாவது வித்தின் பிராக்கெட்ஸ் கோலோன் கோலோன் 1
நாம் ஸ் இன் ரிவர்ஸ் ஐ ஸ்1 மற்றும் வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் கோலோன் கோலோன் 1 பின் என்டர் செய்து பெறுகிறோம்
இப்போது ஸ்ட்ரிங் ஸ் பாலிண்ட்ரோமிக் ஆ என சோதிக்க சொல்வது ஸ்1 இஸ் எக்குவல் டோ இஸ் எக்குவல் டோ ஸ்1 இன் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் கோலோன் கோலோன் 1 எதிர்பார்த்தது போல கிடைப்பது ட்ரூ
இப்போது கொடுத்த ஸ்ட்ரிங் கேபிடல் எம் மலையாளம் என இருந்து லோயர் கேஸ் எம் மலையாளம் இல்லை என்பதால் மேற்கண்ட சோதனைக்கு பால்சே என விடை கிடைக்கும்
நாம் சோதிக்கும் முன் ஸ்ட்ரிங் ஐ முழுதும் லவர் கேஸ் அல்லது முழுதும் அப்பர் கேஸ் ஆக கன்வெர்ட் செய்ய வேண்டும்
இதை செய்ய பைத்தோன் சில மெத்தோட் களை தருகிறது
அவை ஸ் டாட் லவர் மற்றும் ஸ் டாட் அப்பர்
சோதிக்கலாம்
டைப் செய்க ஸ்1 இஸ் எக்குவல் டோ மலையாளம் இன் டபிள் quotes160 இங்கு ம் கேப்பிட்டல் பின் ஸ்1 டாட் அப்பர் பின் குளோசிங் பிராக்கெட்ஸ் பின் ஸ்1 ஆட்புட் ஐ தரும்
நீங்கள் பார்ப்பது போல ஸ் மாறவில்லை
ஏனென்றால் அப்பர் ஒரு புதிய ஸ்ட்ரிங் ஐ திருப்புகிறது
ஒரிஜினல் ஸ்ட்ரிங் ஐ அது மாற்றவில்லை
அதே போல டைப் செய்க ஸ்1 டாட் லவர் குளோசிங் பிராக்கெட்ஸ் பின் ஸ்1 டாட் லவர் குளோசிங் பிராக்கெட்ஸ் இஸ் எக்குவல் டோ இஸ் எக்குவல் டோ ஸ்1 டாட் லவர் குளோசிங் பிராக்கெட்ஸ் வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட் கோலோன் கோலோன் 1 வீடியோ வை நிறுத்தி பயிற்சியை முடித்த பின் தொடரவும்
ஸ் என்பது செல்லுபடியாகும் வாரநாள் பெயரா என சோதிக்கவும்
ப்ராப்ளம் இன் தீர்வை சாட் சேட்டர்டே சேட்டர்டே மற்றும் சாட்
போன்ற பார்ம் களையும் சேர்க்கும் படி மாற்றவும்
சொல்யூஷன் க்கு டெர்மினல் க்கு போகலாம் டைப் செய்க ஸ் இன் வீக்
பின் ஸ் டாட் லவர் குளோசிங் பிராக்கெட் பின் இன் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் கோலோன் 3 பின் இன் வீக் பார்ப்பது போல இப்போது ஸ் இன் பிரசன்ஸ் ஐ வீக் இல் எந்த பார்மேட் இலும் கேப்பிட்டலைஸ்ட் அல்லது ஆல் கேப்ஸ் புல் நேம் அல்லது ஷார்ட் பார்ம் - சோதிக்கலாம்
எந்த இன்புட் ஸ்ட்ரிங் ஐயும் லவர் கேஸ் க்கு கன்வெர்ட் செய்துவிடலாம்
பின் அது லிஸ்ட் வீக் இல் இருக்கிறதா என சோதிக்கலாம்
இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம்
அடிக்கடி e மெயில் இட் களை பார்க்கிறோம்
அவற்றில் மற்றும் periodகள் டெக்ஸ்ட் ஆல் மாற்றப்பட்டு இருக்கும்
இது போல infoatfosseedotin
இப்போது சரியான e மெயில் அட்ரெஸ் களை பெற விரும்புகிறோம்
வேரியபிள் எமெயில் இல் எமெயில் அட்ரெஸ் இருப்பதாக கொள்வோம்
டைப் செய்க எமெயில் இஸ் எக்குவல் டோ வித்தின் கோட்ஸ் டபிள் கோட்ஸ் இன்ஃபோ இன் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் அட் பின் பாசி பின் மீண்டும் ஸ்க்வேர் பிராக்கெட் பாஸ் பின் டாட் பின் இன்
இப்போது முதலில் at ஐ ஆல் ரிப்ளேஸ் செய்கிறோம்
இதற்கு பயனாவது ரிப்ளேஸ் மெத்தோட் ஒஃப் ஸ்ட்ரிங்ஸ்
டைப் செய்க எமெயில் இஸ் எக்குவல் டோ emailரிப்ளேஸ் பின் இன் பிராக்கெட்ஸ் டபிள் கோட்ஸ் அட் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் காமா பின் மீண்டும் இன் ஸ்க்வேர் பிராக்கெட் இப்போது டைப் செய்க பிரின்ட் எமெயில் ஆட்புட் கிடைக்கிறது
வீடியோ வை நிறுத்தி பயிற்சியை முடித்த பின் தொடரவும்
ரிப்ளேஸ் தே dot வித்
இன் எமெயில் சொல்யூஷன் க்கு டெர்மினல் க்கு போகலாம்
டைப் செய்க எமெயில் இஸ் எக்குவல் டோ emailரிப்ளேஸ் வித்தின் பிராக்கெட்ஸ் இன் டபிள் கோட்ஸ் டாட் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் பின் மீண்டும் இன் டபிள் கோட்ஸ் ஆ டாட்
சுவாரசியமான இன்னொரு ப்ராப்ளம்
நம்மிடம் லிஸ்ட் ஒஃப் e மெயில் அட்ரெஸ் இருக்கிறது
நமக்கு ஒரு நீளமான காமா க்களால் அல்லது semi கோலோன் களால் பிரித்த e மெயில் அட்ரெஸ் ஸ்ட்ரிங் தேவை
டைப் செய்க எமெயில் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் இஸ் எக்குவல் டோ வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் டபிள் கோட்ஸ் இன்ஃபோ அட் தே ரேட் பாசி டாட் இன் என்குயிரீஸ் அட் தே ரேட் பாசி டாட் இன் பின் மீண்டும் காமா இன் டபிள் கோட்ஸ் ஹெல்ப் அட் தே ரேட் பாசி டாட் இன் இப்போது ஒவ்வொரு எமெயில் இட் யும் காமா க்களால் பிரிந்த ஒரு நீளமான ஸ்ட்ரிங் வேண்டும்
பயன்படுத்துவது ஜாயின் operation email str இஸ் எக்குவல் டோ இன் டபிள் கோட்ஸ் காமா டாட் ஜாயின் பின் இன் பிராக்கெட்ஸ் எமெயில் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் பின் என்டர் செய்க
பின் ஆட்புட் க்கு பிரின்ட் எமெயில் அண்டர்ஸ்கோர் எஸ்டிஆர்
டைப் செய்க பிரின்ட் எமெயில் அண்டர்ஸ்கோர் எஸ்டிஆர் இப்போது ஒரு காமா
பின் ஒரு ஸ்பேஸ் ஆல் எமெயில் இட் கள் சேர்க்கப்பட்டு விட்டன
வீடியோ வை நிறுத்தி பயிற்சியை முடித்த பின் தொடரவும்
நாம் உருவாக்கிய எமெயில் அண்டர்ஸ்கோர் எஸ்டிஆர் க்கு செப்பரேட்டர் ஐ காமா வுக்கு பதிலாக செமிகோலன் என மாற்றவும்
தீர்வுக்கு டெர்மினலுக்கு மாறுவோம்
டைப் செய்க எமெயில் அண்டர்ஸ்கோர் எஸ்டிஆர் இஸ் எக்குவல் டோ எமெயில் அண்டர்ஸ்கோர் எஸ்டிஆர் டாட் ரிப்ளேஸ் பின் இன் பிராக்கெட்ஸ் இன் டபிள் கோட்ஸ் காமா பின் இன் அனோத்தர் டபிள் கோட்ஸ் செமிகோலன்
பின் டைப் செய்க பிரின்ட் எமெயில் அண்டர்ஸ்கோர் எஸ்டிஆர்
ஒரு செமிகோலன் பின் ஒரு ஸ்பேஸ் ஆல்
எமெயில் இட் கள் சேர்க்கப்பட்டு விட்டன
இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது
இந்த டுடோரியலில் கற்றவை sub ஸ்ட்ரிங்ஸ் ஐ பெறுதல் மற்றும் இண்டெக்ஸ் நம்பர்ஸ் ஐ பயன்படுத்தி ரிவர்ஸ் ஒஃப் ஸ்ட்ரிங் ஐ பெறுதல்
பின் வரும் பங்ஷன்ஸ் ஐ பயன்படுத்துதல் upper ஒரு ஸ்ட்ரிங் ஐ அப்பர் கேஸ் இல் பெற lower ட் ஒரு ஸ்ட்ரிங் ஐ லவர் கேஸ் இல் பெற replace ஒரு கேரக்டர் ஐ இன்னொன்றால் மாற்ற join tஒரு ஆப்பரேட்டர் ஆல் லிஸ்ட் ஒஃப் ஸ்ட்ரிங்ஸ் ஐ மாற்ற
தீர்வு காண செல்ஃப் அசெஸ்மென்ட் கேள்விகள் 1
கொடுத்த ஸ்ட்ரிங் ஸ் திஸ் இஸ் ஆ ஸ்ட்ரிங் அதை எப்படி திஸ் இஸ்ந்த் ஆ லிஸ்ட் என மாற்றுவது
ஸ் இல் கொடுத்த ஸ்ட்ரிங் friendஸ் பிரெண்ட்ஸ் என ஒரு ஸ்ட்ரிங் பெறுக
ஸ் இல் பிரெண்ட்ஸ் எல்லாம் கேப்பிட்டல் லெட்டர் களில் புள்ளிகளால் பிரிக்கப்பட்டு இருக்கிறது
விடைகள் இதோ 1
இதற்கு நாம் ரிப்ளேஸ் பங்ஷன் ஐ பயன்படுத்தலாம்
டைப் செய்க ஸ் ஸ் டாட் ரிப்ளேஸ் வித்தின் பிராக்கெட்ஸ் மற்றும் டபிள் கோட்ஸ் ஸ்ட்ரிங் மீண்டும் பிராக்கெட்ஸ் மற்றும் டபிள் கோட்ஸ் லிஸ்ட்
பின் ஸ் ஸ் டாட் ரிப்ளேஸ் வித்தின் பிராக்கெட்ஸ் மற்றும் டபிள் கோட்ஸ் இஸ் மீண்டும் பிராக்கெட்ஸ் மற்றும் டபிள் கோட்ஸ் இஸ்ந்த் கவனித்தால் ஸ்டேட்மெண்ட் இல் வரும் ஒவ்வொரு இஸ் உம் இஸ்ந்த் ஆல் மாற்றப்படுகிறது
ஸ்ட்ரிங் ஐ லவர் caseக்கு மாற்ற பயன்படுத்துவது lower மெத்தோட் டைப் செய்க ஸ் இன் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் கோலோன் கோலோன் 2 டாட் லவர் குளோசிங் பிராக்கெட்ஸ்
இந்த டியூட்டோரியல் ஐ ரசித்திருப்பீர்கள் மற்றும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம்